java ல் முதல் புரோகிராம் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு
இந்த tutorial லில் நாம் கற்க போவது எளிய ஜாவா புரோகிராம் ஐ உருவாக்குதல்
program ஐ கம்பைல் செய்தல்
program ஐ இயக்குதல்
மேலும் java ல் பின்பற்றப்படும் நேமிங் கன்வென்ஷன்ஸ் பற்றி அறிவோம் இங்கே நாம் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 1110 மற்றும் ஜாவா டெவலப்மெண்ட் என்வைரன்மென்ட் ஜேடிகே 16 இந்த tutorial ஐ பின்பற்ற உங்கள் கணினியில் ஜேடிகே 16 நிறுவியிருக்க வேண்டும் இல்லையெனில் எங்கள் தளத்தில் உள்ள அதற்கான tutorial ஐ பார்க்கவும்
சரி இப்போது java ல் நம் program ஐ எழுதுவோம்
அதற்கு டெர்மினல் உம் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் உம் தேவை
நான் gedit ஐ டெக்ஸ்ட் எடிட்டர் ஆக பயன்படுத்துகிறேன் டெக்ஸ்ட் editor ல் முதலில் ஹெல்லோவொர்ல்ட் class ஐ உருவாக்குவோம்
அதற்கு எழுதுக கிளாஸ் ஹெல்லோவொர்ல்ட் ஹெல்லோவொர்ல்ட் என்பது class ன் பெயர்
பின் ஒப்பன் கர்லி பிராக்கெட்
Enter பின் குளோஸ் கர்லி பிராக்கெட்
இந்த இரண்டு கர்லி bracket களுக்கு இடையே உள்ள கோடு
ஹெல்லோவொர்ல்ட் class க்கு சொந்தமானது மேலே சேவ் icon ஐ சொடுக்கி file ஐ சேமிப்போம் file ஐ அடிக்கடி சேமிப்பது நல்ல பழக்கம்
சேவ் ஏஎஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
உங்கள் file ஐ சேமிக்க விரும்பும் இடத்திற்கு ப்ரோவ்ஸ் செய்யவும் இங்கே ஹோம் directory ல் ஒரு folder ஐ உருவாக்குவோம்
அதற்கு டெமோ என பெயர் தந்து enter ஐ அழுத்துவோம் பின் இந்த folder னுள் file ஐ சேமிப்போம்
நேம் text box ல் class ன் பெயரை எழுதுக
java ல் class ன் பெயரும் file ன் பெயரும் ஒன்றாகவே இருக்க வேண்டும்
கிளாஸ் HelloWorld ஐ உருவாக்கினோம் என்பதை நினைவு கொள்வோம்
எனவே file ஐ ஹெல்லோவொர்ல்ட் டாட் ஜாவா என சேமிப்போம் டாட் ஜாவா என்பது ஜாவா file க்கு கொடுக்கப்படும் பைல் எக்ஸ்டென்ஷன் ஆகும் பின் சேவ் button ஐ சொடுக்குவோம்
இப்போது பைல் சேமிக்கப்படுகிறது
class னுள் மெயின் method ஐ எழுதுவோம்
எழுதுக பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் parentheses னுள் ஸ்ட்ரிங் ஆர்க் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் மெயின் பங்ஷன்ஸ்
program ன் ஆரம்பத்தைக் குறிக்கிறது
பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மற்றும் ஸ்ட்ரிங் ஆர்க் பற்றி பின்னர் ஒரு tutorial லில் காண்போம்
பின் மீண்டும் ஒப்பன் கர்லி பிராக்கெட்
Enter பின் குளோஸ் கர்லி பிராக்கெட்
இந்த இரண்டு கர்லி bracket களுக்கு இடையே உள்ள இந்த கோடு
மெயின் method க்கு சொந்தமாகும்
Terminal லில் ஒரு வரியைக் காட்ட ஒரு code ஐ எழுதுவோம்
மெயின் method னுள் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் பேரெந்தீசஸ் semi கோலோன் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு வரியை அச்சடிக்க பயனாகிறது
semi கோலோன் ஒரு வரியை முடிக்க பயன்படுத்தப்படுகிறது
இப்போது அச்சடிக்க வேண்டியதை Java க்கு சொல்லுவோம்
parentheses னுள் டபிள் quote களில் எழுதுக மை பிர்ஸ்ட் ஜாவா புரோகிராம் எக்ஸ்கிளமேஷன் மார்க்
சேவ் icon ஐ சொடுக்கி file ஐ சேமிப்போம்
Terminal க்கு செல்வோம்
HelloWorldjava ஐ சேமித்த directory யில் நாம் உள்ளோமா என உறுதி செய்து கொள்க ஹோம் directory யில் உள்ளேன் என்பதை நினைவு கொள்க
எனவே எழுதுக சிடி ஸ்பேஸ் டெமோ பின் Enter செய்க எல்எஸ் டெமோ folder ல் helloworldஜாவா பைல் இருப்பதைக் காண்கிறோம்
இந்த file ஐ கம்பைல் செய்வோம்
எழுதுக ஜாவக் ஸ்பேஸ் ஹெல்லோவொர்ல்ட் டாட் ஜாவா பின் enter செய்க இது நாம் உருவாக்கிய file ஐ கம்பைல் செய்யும்
சரி இப்போது காண்பது போல
பைல் பிழை இல்லாமல் கம்பைல் செய்யப்படுகிறது
helloworldகிளாஸ் பைல் உருவாக்கப்பட்டதைக் காண்கிறோம்
இந்த file ஐ எங்குவேண்டுமானாலும் இயக்கலாம்
அதாவது எந்த இயங்கு தளத்திலும் இயக்கலாம்
நமக்கு ஜாவா compiler உம் தேவையில்லை
எனவே ஜாவா ஒருமுறை எழுது எங்கு வேண்டுமானாலும் இயக்கு என வரையறுக்கப்படுகிறது வெற்றிகரமாக கம்பைல் செய்த பின் இந்த command ஐ பயன்படுத்தி இயக்குக ஜாவா சி இல்லை ஸ்பேஸ் ஹெல்லோவொர்ல்ட் டாட் ஜாவா எக்ஸ்டென்ஷன் இல்லை Enter செய்க
மை பிர்ஸ்ட் ஜாவா புரோகிராம்
என்ற வெளியீட்டை பெறுவோம் java ல் முதல் program ஐ எழுதிவிட்டோம்
editor க்கு வருவோம் இப்போது statement ன் இறுதியில் உள்ள semi கோலோன் ஐ நீக்குவோம் சேவ் icon ஐ சொடுக்குவோம்
Terminal க்கு வருவோம்
command ஐ இயக்குவோம் ஜாவக் ஹெல்லோவொர்ல்ட் டாட் ஜாவா
கம்பைலர் ஒரு பிழையைத் தருகிறது
ஒரு சேமி கோலோன் வரி 5 ல் தேவை என்கிறது
மேல் அம்பு பிழை statement ஐக் காட்டுகிறது
Editor க்கு வருவோம்
Java ல் அனைத்து statement களும் semicolon களுடன் முடிக்கப்பட வேண்டும்
எனவே வரி 5 க்கு சென்று ஒரு semicolon ஐ சேர்க்கவும்
சேவ் icon ஐ சொடுக்கவும்
file ஐ கம்பைல் செய்யும் முன் அதை சேமிக்க வேண்டியது அவசியம் Terminal க்கு வருவோம்
ஜாவக் ஸ்பேஸ் ஹெல்லோவொர்ல்ட் டாட் ஜாவா என எழுதி file ஐ கம்பைல் செய்வோம்
நாம் காண்பது போல பிழை இல்லாமல் கம்பைல் செய்யப்படுகிறது
இந்த command ஐ பயன்படுத்தி program ஐ இயக்குவோம் ஜாவா ஹெல்லோவொர்ல்ட்
மை பிர்ஸ்ட் ஜாவா புரோகிராம்
என்ற வெளியீட்டைக் காண்கிறோம் இவ்வாறு தான் java ல் பிழைகளைக் கையாள வேண்டும்
இந்த தொடர் tutorial களில் பிழைகளைப் பற்றி மேலும் அறிவோம் java ல் நேமிங் conventions ஐ பார்ப்போம்
கிளாஸ் பெயர் CamelCase ல் இருக்கவேண்டும்
அதாவது ஒவ்வொரு புது வார்த்தையும் மேல்நிலை எழுத்தில் ஆரம்பிக்க வேண்டும்
உதாரணமாக கிளாஸ் ஹெல்லோவொர்ல்ட் கிளாஸ் செஸ்கேம்
எனவே hello ன் ஹ் உம் World ன் வாவ் உம் மேல்நிலை எழுத்தில் உள்ளன
அதேபோல செஸ் மற்றும் Game ல் சி மற்றும் ஜி மேல்நிலை எழுத்தில் உள்ளன
மெத்தோட் பெயர் மிக்ஸ்ட் case ல் இருக்க வேண்டும்
அதாவது முதல் வார்த்தை கீழ் நிலை எழுத்தில் ஆரம்பிக்க வேண்டும்
அதை தொடர்ந்து அனைத்து புது வார்த்தைகளும் மேல்நிலை எழுத்தில் ஆரம்பிக்க வேண்டும்
மேலும் மெத்தோட் பெயர் ஒரு வெர்ப் ஆக இருக்க வேண்டும்
உதாரணமாக showString main goToHelp
இங்கே show ல் ஸ் கீழ்நிலை எழுத்திலும் string ல் ஸ் மேல்நிலை எழுத்திலும் உள்ளன
வேரியபிள் பெயர் எண்ணில் ஆரம்பிக்க கூடாது
keywords ஐ கிளாஸ் மெத்தோட் அல்லது வேரியபிள் பெயருக்கு பயன்படுத்தக் கூடாது
உதாரணமாக இதுபோன்ற keywords ஐ பயன்படுத்த கூடாது பப்ளிக் பிரைவேட் வாய்ட் ஸ்டாட்டிக் மேலும் பல
இந்த tutorial லில் எளிய ஜாவா program ஐ எழுத கம்பைல் செய்ய இயக்க கற்றோம்
java ல் பின்பற்றபடும் நேமிங் conventions ஐயும் பார்த்தோம்
சுய மதிப்பீட்டுக்கு ஜாவா பைல் நேம் ஆண்ட் கிளாஸ் நேம் ஷோல்ட் பே சேம் என அச்சடிக்க ஒரு எளிய ஜாவா புரோகிராம் ஐ எழுதுக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
மேலும் விவரங்களுக்கு 2 இத்துடன் இந்த டியூட்டோரியல் நிறைவடைகிறது தமிழாக்கம் பிரியா